பின்பு தமிழர்கள் மீது பழி போல்~ போடுவது போன்ற செயல்களில் வட மாநிலத்தவர்களே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு வலைதளங்களில் பரவி வருகிறது தற்போது தமிழகத்தில் நடைபெறும் சூழ்நிலையைப் பொறுத்தே அடிமைகளாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது தொடர்ந்து இதே போன்று சம்பவம் நடைபெற்றால் தமிழர்கள் அனைத்து து~ துறைகளை விட்டும் வெளியேறி வெளிமாநிலத்தவர்களின் வருகையாலும் அவர்களுடன் அடிமையாகக் கூடிய சூழ்நிலை வருவது நிச்சயமா வெளிமாநிலத்தில் இருந்து வரக்கூடியவர்கள் தங்களது குடும்பங்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு குடும்பம் குடும்பமாக ஒவ்வொரு தொழிற்சாலைகளும் புகுந்து தமிழர்கள் பல வருடங்களாக வேலை செய்து வந்த தொழிற்சாலையில் இருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் வாழ்வாதாரமின்றி வேறு வழியின்றி road களை சுத்தம் செய்வதே போன்ற செயல்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது

அந்த படித்த படிப்பிற்கு ஒரு எந்த ஒரு சலுகைகளும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டு தமிழர்களின் நிலை பறிக்கப்படுகிறது இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள தமிழர்களுக்கு விடிவு பிறக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் தமிழர்களுக்கு தொண்ணூறு சதவீதம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் தொண்ணூறு சதவீத வேலை வாய்ப்புகளை உறுதிப்படுத்தி தமிழர்கள் மட்டும்தான் அனைத்து துறைகளிலும் பணியாற்ற வேண்டும் இந்தியா முழுவதும் எழுபது சதவீத தமிழர்கள் அல்லது ஐம்பது சதவீத தமிழர்கள் பணியாற்றக் கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கித் தர வேண்டும் அனைத்து துறைகளும் சாதிக்கக்கூடிய தமிழர்கள் மதுவால் அடிமையாக்கப்படுகிறார்கள்

மதுவால் ஏற்படுகிறது காரணம் ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் முந்நூறு ரூபாய்க்கு மதுவை குடித்து விட்டு இருநூறு ரூபாய்க்கு நூறு ரூபாய் குழந்தைக்கு செலவும் நூறு ரூபாய் வீட்டிற்கும் தருகிறார் அதை வைத்தும் ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விடுகிறது இருநூறு ரூபாய் குடித்துவிட்டு செல்வதால் பெரிதும் இழப்பில் வாடும் அந்த குடும்பம் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கு படிப்படியாக மதுவை ஒழித்து முற்றிலும் அந்த மது இல்லாத மாநிலமாக தமிழகம் உருவாக வேண்டும் அதிலிருந்து விடுபடக்கூடிய

அனைவரும் தமிழர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை நல்க வேண்டும் வட மாநிலத்தவர்களின் வருகையின் காரணமாக தற்போது வேலைவாய்ப்பின்றி இருக்கக்கூடியவர்களுக்கு அரசு அதிகாரிகளும் தமிழக முதல்வரும் பாரத பிரதமரும் தமிழர்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும் வடமாநிலத்தில் இருந்து வருகின்ற ஏராளமான தொழிலாளர்கள் சிறிய வேலைகளை தமிழகத்தில் வழங்குவதால் எந்த ஒரு தவறும் கிடையாது அனைத்து துறைகளிலும் சாதித்து வரும் வடமாநிலத்தவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும் அதை தமிழர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளை வழங்கிய பிறகே வட மாநிலத்தவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக உள்ளது நாம் அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு செயலை தற்போது உங்களுக்கு தெரியப்படுத்துகின்ற கடமையில் உள்ளோம் ரயில் நிலையங்களிலும் மற்ற பேருந்து நிலையங்களிலும் அதிகப்படியான வட மாநிலத்தவர்கள் தமிழகத்திற்கு போக்குவரத்திற்கு முற்றிலும் ஒரு கடினமான வேலைகளை தந்திருக்கிறார்கள் காரணம் என்றால் பேருந்தில் பயணம் செல்லும் வட மாநிலத்தவர்கள் பணம் செலுத்தாமல் பயணம் செய்கின்றார்கள் அதே போன்றுதான் ரயில் நிலையங்களிலும் ரயில்களிலும் அதிகப்படியான வடமாநிலத்தவர்கள் பயணம் செய்கின்றனர் அவர்கள் பயணம் செய்வதன் மூலமாக முற்றிலும் பணம் செலுத்தாமல் ஒரு தமிழக போக்குவரத்தையே ஏமாத்துகின்ற ஒரு செயல் செய்து வருகிறார்கள் அவர்கள் தமிழகத்தில் இருப்பதால் தமிழக அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் எந்த ஒரு பயனும் இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது வடல மாநிலத்தவர்களின் வருகை ஒரு நல்ல செய்தியாக இருந்தாலும் அவர்களின் தமிழகத்திற்கு பெரும் இழப்பை ஏற்பட்டு வருவதால் குறைந்த அளவான வட மாநிலத்தவர்கள்தான் இங்கு பணியாற்ற வேண்டும் அனைத்து துறைகளிலும் ஒருவர் இருவர் என பணியமர்த்த ஆணையிட வேண்டும் அவர்களின் வருகையால் வாடியிருக்கும் தமிழர்களை மீண்டும் மெய்சிலிர்க்க அனைத்து துறைகளிலும் தமிழர்களே பணியாற்றி அவர்களுடைய பணியை செய்திட தமிழக அரசும் ஒவ்வொரு மாவட்டமும்

வட மாநிலத்தவர்கள் தற்போது அனைத்து பகுதிகளிலும் அனைத்து கடைகளிலும் தனியாக சொந்தமாகவும் கடைகளை அமைத்து வாழ்வாதாரத்தை ஈட்டி வருகிறார்கள் நாம் அனைத்து இடங்களிலும் கண்டிருப்போம் அவர்கள் தொழில் செய்யும் இடங்கள் அசுத்தமாகவும் காண்பதற்கே முடியாத வகையிலே அமைந்து கொண்டிருக்கிறது உதாரணத்திற்கு பானிபூரி என்ற பொருட்கள அவர்கள் செய்கின்ற வகை கால்களில் மிதித்தும் கைகளில் பிசைந்தும் அசுத்தமான முறையிலே செய்து நமது தமிழர்கள் அதிகம் உண்ணக்கூடிய பகுதிகளில் சென்று வழங்கி வருகிறார்கள் பெரும்பாலான இடங்களில் இப்படி வழங்கப்படுவதால் குழந்தைகள் பெரியவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றன உடல் உபாதைகள் ஏற்பட்டு மரணம் வரை சென்று கொண்டிருக்கிறது ஆகையால் அது போன்ற அசுத்தமான முறையில் செய்கின்ற வட மாநிலத்தவர்களின் பொருட்களை தின்பண்டங்களை வாங்குவது தவிர்க்க வேண்டும் தற்போது வீதிகளில் பஞ்சுமிட்டாய் என்று அழைக்கப்படுகின்ற color பொடி தூவி எந்த ஒரு அசுத்தமான ஒரு முறையில் செய்து polythene cover களில் அவர்கள் சுருட்டி எடுத்து வந்து குழந்தைகளுக்கு தருகிறார்கள் அதை உண்~ உண்ணக்கூடிய குழந்தைகள் பாதிப்பு ஏற்பட்டு உடல் செயலிழக்கக் கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது ஆகையால் புற்றுநோய் போன்ற நோய்களும் ஏற்படுகின்றன வட மாநிலத்தவர்கள் சுத்தமாகவும் சுகாதாரமும் இல்லாமல் செய்கின்ற அனைத்து பொருட்களும் தமிழர்கள் வாங்கி உண்ணக்கூடாது கம்பளி போர்வை போன்ற பொருட்களை அவர்கள் விற்க~ விற்கின்ற இடங்களில் அவர்கள் உறங்குவதற்காக பயன்படுத்துகின்ற போர்வைகளை போர்த்திக்கொண்டு

கொண்டு வருகின்ற பொருட்கள நாம் வாங்காமல் இருப்பதே சிறந்தது என தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்ப பாத்திங்கனா நம்ம ஹம் bus எல்லாம் வந்து ரொம்ப நெறைய இயங்காம அந்த மாதிரிலாம் இருக்குது. ந~நம்ம வந்து தமிழ்நாடுல பாத்திங்கனா, ஆஹ் ரொம்ப பேரு மக்கள் வந்து bus ல தான் வந்து பயணம் பண்றாங்க அன்றாடம் வேலைக்கு போறது. அப்றம் ஹம் வேலைக்கு போறது, அப்றோ வந்து எதாது படிக்க போறது இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து bus ல தான் போறாங்க. ஆனா வந்து பாத்திங்கனா இப்ப சமீபத்துல வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து,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 இதுக்கு அ~அந்த திட்டத்துக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப வரவேற்ப்பு குடுத்தாங்க. ஆனா வந்து பாத்திங்கனா இப்போ வந்து ஹம்

இயங்கிறது இல்ல. ஹம் ஏன்னா வந்து பாத்திங்கனா எல்லாமே free bus எவ்ளோ கூட்டமா ஏறுனாலும் free bus ல தான் மக்கள் வந்து போறாங்க, ஆஹ் அரசாங்க bus ல தான் போறாங்க. ஏன்னா வந்து free bus ஆ இங்குறனால நெறைய வந்து அதுல தான் ஏர்றாங்க, பாத்திங்கனா free bus னா ஹம் வந்து ladies எல்லாம் free bus அப்றம் வந்து gents குமே. free bus ல ஏறுனா வந்து கொஞ்சம் காசு கம்மியா இருக்கு அதுனால வந்து எல்லாருமே free bus ல தான் ஏர்றாங்க. அதுனால வந்து பாத்திங்கனா, உம் இப்ப வந்து free bus எல்லாம் வந்து நெறைய வந்து இயங்குறதுனால, இப்ப வந்து எல்லாருமே free bus ல போதான் ஆசப்படுறாங்க. ladies gents ரெண்டு பேருமே free bus ல போணும். அந்த மாதிரி தான் நினைக்குறாங்க, அதுனால வந்து இப்போ வந்து நெறைய நெரிசல்லாம் வந்து நெறைய திருட்டுலா நடக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கு bus ல நெறைய திருட்டு லாம் நடக்குறனாள, மக்கள் வந்து கவனமா இருக்கணும் அந்தமாரி. கொஞ்ச நாள் முன்னாடியெல்லாம் பாத்திங்கனா வேலைக்கு போயிட்டு போவுபோது ரொம்ப கூட்டமா அப்பிடியே படிகட்டுல நின்னு பயணம் செய்றமாதிரியெல்லாம் வந்து,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 அரக்க பறக்க வந்து ஏறாமா இப்ப வந்து எல்லா bus மே வந்து அவளோ கூட்டம் இல்லாம படிக்கட்டுல கூட்டம் இல்லாம அப்பிடியே போகுது. அதனால வந்து,

ladies எல்லாம் பார்த்திங்கனா ஏறி போறாங்க. அவங்க அவங்க வசதி டக்குனு அந்த மாரி ஏறுவாங்க சில பேருட்ட வந்து bus கே காசு இருக்காது, அந்த மாரியெல்லாம் இருக்கு. அதனால தான் வந்து நம்ம தமிழ் நாடு அரசு வந்து சரி பேருந்து இலவசமா வந்து உம் இயங்கட்டும். மக்கள் வந்து ரொம்ப அன்றாட வந்து வேல செஞ்சு, மெனக்கிடா மக்களுக்கு வந்து அஹ் ரொம்ப உதவியா இருக்கு அதுனால வந்து அவங்க கொஞ்சோ உம் னு வேல செய்றவங்க, அவங்கள bus லே கூடாது bus கு வந்து போதுமா இருக்க கூடாது அந்த மாதிரி சொல்லிட்டு, செரி free bus விடலாம் அந்த மாறி வந்து மகளீர்க்கு வந்து சொல்லி இருந்தாங்க. அது வந்து gents க்கும் இந்த வேலைக்கு போற gents க்கும் அந்த மாதிரி குடுத்துறனாள ஆவுதோ இரக்கோ, ஆனா பார்த்திங்கன இப்போ free bus ல எல்லா ladies வந்து பார்த்திங்கனா எல்லா seat லயுமே ladies இருக்குறாங்க. அப்ப gents வந்து காசு கொடுத்து வராங்க ஆன்னா அவங்களுக்கு வந்து seat கிடைக்குறது இல்ல. அதுனால gents வந்து ரொம்ப வந்து ஆஹ் ரொம்ப அவங்க வந்து உம் ரொம்ப இன்ன உம் ரொம்ப வந்து, bus லே வந்து அவங்க ladies எல்லாம் வந்து அது ரொம்ப வந்து பேசுறாங்க தப்பா பேசுறாங்க.

உக்கார்றதுக்கு தரது இல்ல அந்தமாரி ஆனா வந்து பாத்திங்கனா இப்போ வந்து நிறைய உம் free bus லாம் உட்டாங்கல்ல, இப்போ வந்து நிறைய பேரு வந்து, அஹ் mini bus லலாம் ஏர்றதே இல்ல, அதுனால வந்து பார்திங்கனா இப்போ mini bus எல்லாம் அவ்ளோ இயங்குறதே இல்ல, அப்புடினாலும் பாதி வலி வந்துட்டு அப்பிடி, உம் full ஆ இப்போ வந்து ஒழுங்காவே இயங்குறது இல்ல, பாதி வலி வந்துட்டு அப்பிடி திருப்பிட்டு அப்பிடி போய்டுறாங்க. அடுத்தது பார்த்திங்கனா, bus னால வந்து இந்த side ல போற சின்ன சின்ன bus வந்து நெறைய இடம் தேவபடும். ஒரு road ல bus தான் நெறைய இடம் வந்து புடிக்கும். உம் அவளோ பெரிய வாகனம் தான் வந்து bus அப்போ வந்து side ல போற bike குக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனா அஹ் தட்டி அப்புறோ அதுலேருந்து,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 கடத்தல்லாம் பண்ணுவாங்க, இப்ப bus லலாம் நிறைய கடத்தல் சம்பவலாம் நடக்குது. அடுத்தது பார்த்திங்கனா இப்ப bus stop எல்லாம் வந்து பார்த்திங்கனா ரொம்ப புதுபிச்சி ரொம்ப neat ஆ இருக்கு. bus stop குள்ள வந்து பார்த்திங்கனா dustbin னு அப்புறோ வந்து நம்ம வந்து napkin அந்த மாதிரி சாப்டதுக்கு coffee tea இந்த மாதிரியெல்லா vending machine எல்லாம், வெச்சிருக்காங்க எல்லா வசதியுமே bus stop குள்ள இருக்கு. அப்புறோ நம்ம இப்ப charge போடுறது, laptop charge போடுறது, அப்புறோ வந்து உம் cell ல எல்லாம் charge போடுறது. இந்த மாரியெல்லாம் கூட நமக்கு வந்து உம் bus stop லலாம் அந்த மாதிரி வசதி எல்லாம் வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கனா அப்புறம். bus stop ல வந்து உக்காரதுக்கு வந்து பயணிகளுக்கு வந்து வசதி பண்ணிகுடுத்து இருக்காங்க. அப்புறோ வந்து உம் உக்காரதுக்கு, வசதியா வந்து பண்ணி இருக்காங்க. அப்புறோ வந்து ஹம் உக்கார்ந்து போறமாரி உக்காந்துருக்க பெண்களுக்கு தனியா நெறைய இதெல்லாம் பண்றாங்க. ஆனா அதுலயுமே நெறைய ஹம் வந்து ரொம்ப வந்து, ஹம் நெறைய பேரு வந்து seat லாம் உடைக்குறது இந்த மாதிரிலாம் வந்து பண்றாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கனா இப்ப மாணவர்களுக்கு வந்து school ளுக்கெல்லாம் வந்து bus ல போறனால, ரொம்ப நெரிசலா இருக்கிறனால வந்து நெறைய bus லாம் வந்து பார்த்திங்கனா, பாதியிலே repair ஆயி நின்றும். அப்போ பார்த்திங்கனா அந்த bus எல்லாம் வந்து பாதியிலே bus repair ஆயி நிக்குறனாலா நெறைய பேரு நடந்து போற சூழ்நில ஏற்படும்.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 charge போடணு நம்ம வந்து வசதியா இருக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்டியே bus ல போறதுக்கு wait பண்றதுக்குலாம் seat எல்லாமே இருக்கு. bus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 நெறைய bus லாம் வந்து special bus லாம் விடுவாங்க, அந்த மாதிரிலா இருக்கும். அடுத்தது பார்த்திங்கனா வந்து இப்போ வந்து நெறைய special bus லாம் விடுனால, மக்களுக்கு வந்து ரொம்ப நெரிசலா வந்து நெறைய மக்கள் வந்து வருவாங்க. அவங்களுக்கு வந்து பாத்திங்கனா இந்தமாரி special bus லாம் விடுறதுனால வந்து பாத்திங்கனா அவங்களுக்கு வந்து, ரொம்ப வசதியா இருக்கு ஹம் கூட்ட நெரிசல்ல சிக்காம, அந்த மாரி அவங்க சுமூகமா திருவிழாக்குலாம் போயிட்டு வர மாரியெல்லா இருக்கு. அப்புறோ பாத்திங்கனா எதாவது, school லலாம் வந்து பாத்திங்கனா, leave வு இந்த மாதிரிலாம் வந்துடுத்துனா ஆஹ் பாத்திங்கனா உம் உங்களுக்கு வந்து, அஹ் ரொம்ப வசதியா இருக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கனா leave எல்லாம் வந்துடுத்துனா, அவங்களுக்கு வந்து ரொம்ப நெறையா bus லாம் தேவைப்படும். ஏன்னா,

பாபா தீப் சிங் ஜி எப்பொழுது பிறந்தார் இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு - பதிமூணு நவம்பர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு. இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு அன்று தாரான் மாவட்டத்தில் உள்ள பகுதி கிராமத்தில் பிறந்தார் பாபா தீப் சிங் ஜியின் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் தாரானில் சந்து ஜாட் குடும்பத்தில் மாதா ஜியோனி ஜியின் வயிற்றில் இருந்து தந்தை பக்தாஜி மற்றும் மாதா ஜியோனி வீட்டில் பிறந்தார். பாபா தீப் சிங் ஜியின் முதல் பெயரை சொல்லுங்கள் குழந்தைக்கு தீபா என்று தந்தை பெயரிட்டார். சிறிது காலம் குணமடைந்த பிறகு சத்குருக்களின் புனிதத்தலமான ஸ்ரீ அனந்த்பூர் சாஹிப்பின் பத்தாவது பாட்சா ஸ்ரீ குரு கோபிந்த் சிங் ஜியின் புனித பாதங்களில் இந்த இளம் குழந்தை தீபா அடக்கம் செய்யப்பட்டது கலந்து கொண்டனர் பாபா தீப் சிங் எப்பொழுது அமிர்தத்தை குடித்தார் ஸ்ரீ அனந்த்பூர் சாஹிப்பில் குரு கோவிந்த் சிங் ஜியின் புனிதப் பாதங்களில் கலந்து கொண்டார். இங்குதான் இளம் தீபா சத்துருக்களின் புனித தாமரைகள் மூலம் அமிர்தம் பரிசை பெற்றார். அமிர்தம் பரிசு பெற்ற பின் அவருக்கு தீப் சிங் என்று பெயர் சூட்டப்பட்டது ஸ்ரீ அனந்த்பூர் சாஹிப்பில் தங்கியிருந்த போது ஆப்ஜி பாய் மணி சிங் ஜியின் மேற்பார்வையில் புனித நூல்களையும் ஊர் பணியையும் ஆழமாக படித்தார் நீங்கள் எப்பொழுதும் புனித வசனங்கள், பஜன் சங்கதிகளை ஓதிக்கொண்டு இருப்பீர்கள். கட்டமைக்கப்பட்ட மற்றும் வலுவான

அறிஞர் மற்றும் போர் வீரர் இருபது, இருபத்தி ரெண்டு வயதில் பாபா தீப் சிங் ஒரு புத்திசாலித்தனமான அறிஞராகவும், துணிச்சலான சிப்பாயாகவும் ஆனார். ஒருபுறம் அவர் சீக்கிய சமூகத்திற்குள் புனித அறிவை பரப்பினார். மேலும் குருஜியின் கட்டளைப்படி அமிர்தத்தை ஊற்றினார். சீக்கியர்களை ஒரு புதிய உணர்வு நிரம்பியது மறுபுறம் போர் வீரர்களை குழுக்களை தயார் செய்து தேவைப்படும் நேரங்களில் சென்று ஆரவாரம் செய்தார். பத்தாவது பாட்சா குரு கோவிந்த் சிங் ஜி அனந்த்பூர் சாஹிப்பை விட்டு பிரிந்தார். வழிபாட்டுத்தலங்கள் வழியாக மாவட்டம் என்ற புனித ஆலயத்தை அடைந்தது. பாபா தீப் சிங் ஜி இந்த புனித ஸ்தலத்தில் குரு பாட்ஷா ஜியின் பாதங்களில் கலந்து கொண்டார் அவர் ஒரு சிறந்த மற்றும் ஒரு நல்ல எழுத்தாளர் குரு கி கன்ஷி ஸ்ரீ குரு கோவிந்த் சிங் அவர்கள் தயாரிப்பை மீண்டும் தொடங்கிய போது அந்த நேரத்தில் பாபா தீப் சிங் ஜி, ஹசன் பாட்ஷா ஜி இன் உத்தரவுப்படி எழுத்தாளராக பணியாற்றினார்.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 சாஹிப்பின் ஆலயத்தின் சேவைக்காக குர்பானி வசிக்கும் மற்றும் எழுதும் சேவைக்காக நியமிக்கப்பட்டாராம் பாபா தீப் சிங் ஜி இந்த சேவையை மிகுந்த பக்தியுடனும் அன்புடனும் செய்தார். பாபா ஜியும் இதன் காரணமாக அவர்கள் இந்த வேலையை சிறப்பு ஆர்வத்துடன் செய்து உள்ளூர் சங்கத்திற்கு பற்றி அறிய செய்தனர் இந்த சமயத்தில் தான் ஸ்ரீ குரு சாஹிப் ஜியின் நான்கு வீடுகளை பாபா ஜி தனது கைகளால் கீழே இறக்கினார் பாய் மணி சிங் என்று கூறப்படுகிறது. அவரது தியாகத்திற்கு பிறகு பாபா தீப் சிங் ஜி மட்டுமே சிறந்த சீக்கிய அறிஞர் பன்னிரண்டு உத்தரான்கள் பதினேழாம் நூற்றாண்டின் பிரிவினருக்கும் காடுகள் மற்றும் மலையில் இருந்து வெளியேறி ஒரு ஒருங்கமைக்கப்பட்ட வடிவத்தை கூட்டினார் அனைத்து அமைப்புகளும் சேகரிக்கப்பட்டு பன்னிரண்டு பிரிக்கப்பட்டன. அதில் பன்னிரண்டு தலைமை ஜாதகர்கள் நியமிக்கப்பட்டனர். இந்த தவறுகளில் ஒன்று என்று பெயரிடப்பட்டது. பாபா தீப் சிங் ஜி தலைமை ஜாதகராக இருந்தார். இந்த நூற்றாண்டின் அந்நிய படையெடுப்பாளரால் இந்தியா சூறையாடப்பட்ட இங்குள்ள மருமகன்களின் மானம் மண்ணில் சுருட்டப்பட்டது.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

அந்த நேரத்தில் இந்த பெரிய சீக்கிய பாரம்பரியத்தை பாதுகாத்து முகலாய மற்றும் ஆப்கானிய தோற்கடித்தார் கோடு வரைந்தது அகமது ஷா துரானி சீக்கியர்களுக்கு எதிராக கடுமையாக இருந்தவர் மற்றும் சீக்கியர்களை அழிப்பதில் முனைந்தவர். கி. பி. ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் ஹிந்துஸ்தானின் மீதான படையெடுப்பின் போது டெல்லி செல்லும் வழியில் லாகூரில் சிறிது காலம் தங்கினார் அவர் அமிர்தசரஸ் நகரத்தை கொள்ளையடித்தார். இடிக்கப்பட்ட நகர கட்டிடங்கள் இந்த தாக்குதலின் போது ஸ்ரீ தர்பார் சாஹிப் ஜியை அமிர்தசரஸ் நகர பொறுப்பாளர் ஜமால் கான் இழிவுபடுத்திய செய்தி புனித ஏரியில் வெள்ளப் பெருக்கு ஏற்பட்டது. பாபா தீப் சிங் ஜி யை பார்வையிட்டபோது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 அருகில் உள்ள நகரங்கள் மற்றும் இடங்களில் அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. வெவ்வேறு ஊர்களில் இருந்து பாபா ஜியின் தலைமையில் புனித கோயிலை பாதுகாக்க எண்ணற்ற கலந்து கொண்டனர் இதனால் டல்ஹவுசியின் எண்ணிக்கை எண்ணிலடங்கானது. பியாஸ் நதியை கடந்து எல்லைக்குள் நுழைந்தது குழுவும் இறைவனின் புனித சன்னதியில் பிரார்த்தனை செய்தனர். இந்த நகரத்தை விட்டு வெளியே வந்த பாபா தீப் சிங் ஜி ஒரு கோடு வரைந்து தியாகத்திற்கு தயாராக இருப்பவர்கள் இந்த கோட்டை கடக்க வேண்டும். தியாகிகள் அல்லாதவர்கள் இந்த கோட்டை கடக்க வேண்டாம் என்று கூறினார். அவர் திரும்பி செல்ல விரும்புகிறார் அனைத்து கோஷமிட்டபடி எல்லையை தாண்டி அமிர்தசரசு நோக்கி நகரத் தொடங்கினர்

தன் தரனில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோ~ கோதல்வாட் கிராமத்திற்கு சென்று பாபாஜி தனது Indian Railway Travel ங்களா ஆ. mam உங்க. உங்க ரயில்வேஸ்ல நான் வந்து ticket book பண்ணி இருந்தேன். சேரி. last month யே நான் ticket book பண்ணி இருந்தேன். ஆனான் வந்து எனக்கு வந்து இன்னைக்கு train பாத்தகோங்க. But வந்து எனக்கு இன்னைக்கு போகணும்னு இல்ல. actually எனக்கு வந்து இன்னைக்கு இங்க ஒரு important ஆன meeting மீட்டிங் இருக்குறனால எனக்கு இன்னைக்கு இங்க இருக்குற மாறி ஒரு situation. so நாளைக்கு தான் எனக்கு வந்து ticket பண்ண முடியும். but இன்னைக்கு வந்து ticket வந்து எனக்கு cancel பண்ணனும். அது எப்படி அதை பண்றதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லி தருவீங்களா? ஆ. mam ஒரு நிமிசம் எனக்கு புரியல. ஒரு முறை சொல்லுங்க? mam actually நான் ஒரு agent கிட்ட தான் பண்ணுனேன் நான் அவர் கிட்ட வேணா கேட்டு சொல்லவா? ~ agent means என் family ல உள்ள ஒரு member தான். அதனால தான் நான் பண்ணுனேன். சரி ஒரு நிமிஷம் wait பன்னுங்க நான் அவர்ட கேட்டு சொல்றேன். IRC யா? IRCTC ஆ. ஹல்லோ mam. ஒரு நிமிஷம் mam. ஹல்லோ mam ஆ mam அவங்க IR ம் அது தான் சொல்றாங்க IRC ஆ

ஐயோ mam தயவு செஞ்சு எனக்கு cancel பண்ணி விடுங்களேன் எனக்கு இன்னைக்கு வந்து cancel பண்ணனும் எனக்கு. புரிதா எனக்கு வந்து நாளைக்கு நான் அடுத்த train போட்டாச்சு எனக்கு வந்து amount வந்து block ஆயிட்டே கெடக்குது. இத நான் வந்து first class ல வரைக்கும் போட்ருக்கேன் train லயே. எனக்கு வந்து okay யா? இப்போ எனக்கு வந்து amount வந்து எனக்கு refund ஆகவும் இல்ல எதுவுமே ஆகல cancellation னே என்னால பண்ண முடிய மாட்டேங்குது. இது வந்து ~ ஆமா. எனக்கு

cancel பண்ணியும் amount எனக்கு எதுவும் அகல cancel ஏ ஆகல first. அதுதான் எனக்கு ஒரு . மாம் இல்ல மாம் எங்களுக்கு வந்து போக முடியல அதனால தான் cancel பண்றது சும்மா நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் என்னால முடியாத நாலா தான் நா நா வந்து Cancel பண்ணுங்க அதான் நீங்க வந்து எனக்கு Cancel பண்ணி விடுங்க மாம் Amount அப்டியே Waste இதே amount குடுத்து தான் நா நாளைக்கு Ticket Book பண்ணிருக்கேன் எனக்கு ரெண்டு வாட்டி போயிரும் மாம் அதுவும் இந்த ஆப்ல தான் புக்

மாம் பாத்து ஏதாது பண்ணனுங்க மாம் எனக்கு வந்து தைவசெஞ்சி Cancel பண்ணி தாங்க மாம் Please மாம் ஏதாது பாத்து தைவசெஞ்சி மாம் நா சொல்றேன் ல நா நாளைக்கு வந்து போட்ருக்கேன் அதை கொஞ்சம் கம்மி பண்ணி தான்க மாம் புரியவில்லை மாம் நீங்க என்ன சொல்ல வரீங்க?

நா வந்து First Class ஆறு ஆயிரம்

இல்ல மாம் நாலு பெரு போக இருந்தோம். நாலு பெரு TIcket First Class ல தான் போட்ருக்கேன். நாலு பெரு TIcket இருபத்தி நாலாயிர ரூபாய் கிட்ட வருது Sorry ரெண்டாயிரத்தி நாலாயிர ரூபாய் கிட்ட வருது இல்ல இல்ல இருவத்தி நாலாயிர ரூபாய் கிட்ட வருது அப்போ வந்து ஆமா இருவத்தி நாலாயிர ரூபாய் கிட்ட வருது அவங்களுக்கு திருப்பி Again நாளைக்கு உள்ள ற்றின் போட்ருக்கேன் எனக்கு TIcket வந்து double செலவு புரியுதா உங்களுக்கு. Cancel ல எனக்கு கொஞ்சம் Refund ஆச்சுன்னா கொஞ்சம் அச்சும் கிடைக்கும் ல அவ்ளோ Amount கேட்டுன Amount நா தரணும் சொல்லல கொஞ்சம் Refund பண்ணிவிடுங்க இல்ல மாம் எனக்கு Sudden வந்து எல்லாம் Change ஆகிவிடத்த்து ஆமா Evening ஆறு மணிக்கு but நாளைக்கு Morning பதினோரு மணிக்கு Train Book பண்ணிட்டேன் ஏதாது பாத்து பண்ணுங்க மாம் தைவசெஞ்சி எனக்கு வந்து பாத்து ஏதாது பண்ணுங்க மாம் நெறைய Loss ஆகுது நா ஒன்னும் நெறைய வெச்சிட்டு பண்ணல இருவத்தி நாலாயிர ரூபாய் ஜாஸ்தி தானே அடுத்த குடுத்து போய்டுவேன் ல புரியுது மாம் உங்க Issue புரியுது ஆனான் agent agent மூலமா பண்ணாலும் நாங்க உங்க appல தானே mam பண்ணோம். அதான் நீங்க கொஞ்ச பாக்கணும் அது உங்க appல தானே mam பண்ணிருக்கோம் அதனாலே தான் please தயவு செய்து எதாவது. தயவு செய்து refund எதாவது பண்ண முடியும் mam. பண்ணி தாங்க mam please mam. இல்ல mam இதில ஏதாவது ஒன்னு பண்ண முடியுமா அப்பிடிங்கிறத பாத்து எங்களுக்கு refund பண்ணி தாங்க mam. இதுக்கு ஆறு ஆயிரம் pay பண்ணி எனக்கு அப்பிடியே loss அப்பிடியே twenty four thousand வந்து. ஒரு ரூபா கூட நீங்க தர மாற்றிங்க. ஏதாவது கோஜமாவது அம்பது சதவீதமாவது refund தாங்கனுதான் நான் கேக்குறேன் mam. அப்போ fifty percentage தருவார்களா? mam அப்போ fifty percentageனா அணைக்கு twelve தானே கிடைக்கும். நான் வந்து twenty four குடுத்து எனக்கு twelve பன்னெண்டு ஆயிரம் தானே கிடைக்கும். அது ஒரு ticketக்கு கூட.

அத தான் சொல்றேன் எதாவது ஒன்னு பண்ணுங்க mam. எனக்கு வந்து. கோஜமாவது எனக்கு benefitஆ இருக்கணும் இல்லியா.

வெறும் twenty percentage தான் எனக்கு கிடைக்குமா?

ம்ம். okay mam. கண்டிப்பா எனக்கு seventy five percentage கெடச்சுரும் இல்ல மாம்? ஆ. mam. அந்த ticket cancel பண்ணிர முடியுமா? நீங்க பண்ணிருவீங்க. நீங்க பண்ணீர்விங்களா இல்ல நான் பண்ணனுமா? okay mam என் ticket number five four six two one three two five one. okay mam okay. Thanks mam நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா இப்போ வந்து unemployment வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஆஹ் நம்ம இங்க ஒட்டுமொத்த இந்தியாவ பாத்தீங்கன்னா பொறுத்தவரைக்கும் ஆஹ் நிறைய வேலைவாய்ப்புகள் எல்லாம் வந்து ஆஹ் நிறைய இந்த north ல north ல இருக்குறவங்களுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுக்குறாங்க. அப்பறம் வந்து நம்ம சொந்த மாநிலத்துல இருக்கிற தமிழர்கள் அப்புறம் அந்தந்த மொ~நொ~நகர்புறங்கள்ல ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொரு state வாரியா இருக்குறவங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து ஆஹ் compare பண்ணும் போது இப்போ north ல north இந்தியால இருக்கவங்களுக்கு அதிகமா வேலை வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு தான் வந்து நிறைய வேலைவாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க.